அந்த பேங்கோட பேரு ஸ்டேட் பேங்க் .

அந்த லைட் கிரீன் கலர் ல இருக்கு.

இது ஒரு பழக்கட இந்த பழக்கடைல நெறையா ப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க.

இது ஒரு டீ ஃபாரஸ்ட் .

இந்த போட்ல ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஓட்டுறாரு.

ப்ளூ கலர்ல பெயின்ட் போற்றுக்காங்க.

இது ஒரு ஏரியா இங்க ஒரு வீடு இருக்கு.

இந்த தண்ணில ஒரு பஸ் போகுது ஒரு மனுஷ நடந்து போறா.

அந்த லாரி பெட்ரோல் லாரி அங்க பாரத் பெட்ரோலியம்னு எழுதிருக்கு.

இந்த ரெஸ்டாரன்ட்டோட பேரு கீம்ஸ் ரெஸ்டாரன்ட் .

இது ஒரு கடல் இங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு.

இது ஒரு காலேஜ் இங்க பங்க்ஷன் நடக்குது போல.

இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியோட ஃபேஸ் எல்லா பிளர்ரா இருக்கு.